வணக்கம் ராணி வணக்கம் பாரத் வணக்கம் அஹ் வணக்கம் பரத் வணக்கம் கிருஷ்ணவேணி இப்போ வந்து நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் ராணி உங்க சைடுல இந்த காத்து சௌண்ட் மாதிரி ஏதோ கேட்டுச்சு இல்லை உங்க சைடுடா பரத் சைடுடான்னு தெரியலே அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க

சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து அஹ் நேதாஜி அப்படின்னு மக்களால அழைக்கப்படுறார் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து அஹ் ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல இறந்ததாக கருதப்படும் நாள் ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொன்னாங்க இந்திய சுதந்திர போராட்டத் தலைவராக இவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர் கைதிகளாக இருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை வந்து ஒன்று திரட்டி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க

அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்திருக்காரு இவரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு அன்று தைவான் நாட்டில் ஒரு விமான விபத்தில் இறந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது மொரிசியாவிற்கு சென்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இறந்து விட்டதாக அல்லது ஒரு துறவியைப் போல் வட இந்தியாவில் மறைமுகமாக வாழ்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் இறந்து விட்டதாகவும் பல கருத்துக்கள் மர்மமாக உலாவிக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாலு முதல் செப்டம்பர் இருபது வரை விமான விபத்துகள் தைவானில் ஏற்படவில்லை என அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது போஸ் அவ்வாண்டு இறக்கவில்லை என்ற வாதத்திற்கு வலுவூட்டியது இந்திய அரசால் நியமிக்கப்பட்டு இதைப் பற்றி விசாரித்த முகர்ஜி கமிஷன் நேதாஜி அவ்விவான் விமான விபத்தில் இறக்கவில்லை என தெரிவித்திருக்கிறது

இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்

பிறப்பும் வளர்ப்பும் பத்தி நான் சொல்ல விரும்புறேன் இவரு வந்து நல்லா வந்து ஒரு வெல்த்தான பேமிலிலதான் வந்து பொறந்திருக்காரு அதாவது இவரோட பேமிலி வந்து பெங்காலி பேமிலி எங்க பொறந்திருக்காருன்னா அவரு வீசால பொறந்திருக்காரு இவரு பொறந்தப்ப வந்து பிரிட்டிஷ் ராஜ் அப்படிங்கிற ஒரு டைம்ல பிறந்திருக்காரு அதனால வந்து இவரை சுத்தி இருந்த புல்லாவுமே வந்துட்டு ஆங்கிலேயர்களா இருந்ததுனால இவரோட அஹ் ஸ்கூல்க்கு அப்புறம் இவர் வந்து இங்கிலாந்துக்கு போய் படிக்க வேண்டியது இருந்தது அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் இவரு இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அதுல வந்து டிஸ்டிங்க்ஷன்லயுமே வந்து அஹ் பாஸ் பண்ணியிருக்காரு ஆனா அவரோட லாஸ்ட் பைனல் எக்சாம்ஸையும் வந்து ரொட்டின்னா டேக் எடுக்க முடியலை அப்படிங்கறதுனால வந்து அஹ் சில டிபிகல்ட்டிஸ் இருந்திருக்கு அப்படின்றதைப் பத்தி அஹ் சொல்லிருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க ராணி

அஹ் இந்து குடும்பத்தில் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து பிறந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களோட தந்தையின் குடும்பம் வந்து இருபத்தி ஏழு தலைமுறைகளாக வங்க மன்னர்களின் படைத் தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த

அஹ் இதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இவரது தாயார் பிரபாவதி தேவி தத் எனும் பி பிரபு குளத்தில் இருந்து வந்தவர் எட்டு ஆண் பிள்ளைகளும் ஆறு பெண் பிள்ளைகளும் கொண்ட இக்குடும்பத்தில் ஒன்பதாவது குழந்தையாக சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தார் சிறு வயது முதலே பல பிள்ளைகளுடன் வளர்ந்தபடியால் சந்திரபோஸ் தன் சிறு வயதில் தாய் தந்தையரை விட தன்னை கவனித்து வந்த தாதியான சாரதா என்பவருடன் பெரிதும் இருந்தார் இவருடைய கல்வியைப் பத்தி பார்த்தோம்ன்னா ஐந்து வயதான போது கட்டாக்கில் உள்ள டாப்பிஸ்ட் மிஷன் ஆரம்பப் பள்ளியில் இணைந்த சுபாஷ் ஏழு ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார் பின்னர் தன் உயர்கல்வியை கொல்கத்தாவே ரேவன் ஷா கல்லூரி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு

ஈடுபாடு உடையவராக அவர்களின் அறிவுரைகளைப் படித்து ஈடுபாடு கொண்டார்

அஹ் இப்போ வந்து கிருஷ்ணவேணி சொல்லட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னா போதும் கருத்தை நம்ம அதிகமா சொல்லக் கூடாது ஏன்னா அது வந்து எரரர் அப்படின்னு வரும் கிருஷ்ணவேணி இப்போ நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க அஹ் கண்டிப்பாக ராணி நான் வந்து என்ன நான் வந்து எங்க நிறுத்தி இருந்தேன் அப்படின்னா இவரு அஹ் இங்கிலாந்துக்கு போய் படிச்சு படிச்சுட்டு அது வந்து இங்க வந்து இந்தியன் சிவில் எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இருந்தாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் இவரு எப்ப வந் எப்ப வந்து திரும்பி வந்திருக்காரு அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல திரும்பி இந்தியாவுக்கு வந்திருக்காரு வந்து என்ன என்ன பண்ணி பண்ணாருன்னா நேஷனலிஸம் மூவ் மூவ்மென்ட் இருக்கு இல்லையா அதாவது மகாத்மா காந்தி வந்து லீட் பண்ணிட்டு இருந்த ஒரு மூவ்மென்ட்ல வந்து இவரு ஜாயின் பண்ணியிருக்காரு அஹ் பிளஸ் இன்னொன்னு அஹ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற பார்ட்டிலியோ கட்சியிலயுமே வந்து சேர்ந்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து ஜவஹர்லால் நேருவை வந்து ஃபலோவ் பண்ணியிருக்காரு அவரோட லீடெர்ஷிப்ப அவரோட லீடெர்ஷிப்ப வந்து ஃபலோவ் பண்ணி இவர் அந்த அந்த காங்கிரஸ்ல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்காருன்னா நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல வந்து ப்ரெசிடெண்ட் ஆயிருக்காரு காங்கிரஸ் பார்ட்டியோட ப்ரெசிடெண்ட் ஆயிருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் அஃப்டர் ரீ- எலெக்ஷன் அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது அடுத்த வருஷத்துல நைன்டீன் தேர்ட்டி நைன்ல ரீ- எலெக்ஷன் நடந்தப்போ இவர் வந்து அந்த காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளயும் இவருக்குள்ளயுமே வந்து சில டிஃபரென்ஸ் வந்திருது அதனால அஹ்

அஹ் இவங்க வந்து பிரியுறாங்க என்ன என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து நான் சண்டை போடக் கூடாது அப்படின்ற மாதிரி அமைதியா வந்து போராடணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இவர் வந்து இல்ல அப்படி இல்ல இன்னும் நமக்கு பவர் வேணும் அந்த மாதிரி நினைக்கிறாரு அதனால வந்து காங் காங்கிரஸ் ஒர்கிங் கம்மிட்டில வந்து இவங்க வந்து பேசி இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரு வந்து விலகிடுறாரு

அதிகமா நீங்க வந்து இந்த ஆங்கில வார்த்தைகள அதிகமா பயன்படுத்த வேணாம் கொஞ்சம் வந்து ரொம்ப கம்மியாதான் பயன்படுத்தணும் அஹ் சரி ஒகே நீங்க வந்து இதுல பேசுறேன் அடுத்து அஹ் இவங்க வந்து பெரியவர்களோட அதாவது அவங்க சொன்னாங்க கல்வியைப் பத்தி நீங்க சொன்னீங்களா பரத்

அவர் ஈடுபட்டதா அந்த விஷயத்தைப் பத்தி பேசலாம் சீ ஆர் தாஸ் அவர் வந்து தன் தொழிலை விட்டுட்டு ஒத்துழைமையாக இயக்கத்திற்கு தலைமை தாங்கி தேச பணியாற்றிக் கொண்டிருந்தார் சுபாஷ் வந்து கடிதம் மூலம் சீ ஆர் தாஸிடம் தன் தாய்நாடு திரும்பியதும் இந்திய விடுதலைப் போரில் பங்கேற்க ஆலோசனை கேட்டிருந்தார் அவர்கிட்ட அதை ஏற்று சுபாஷ் சந்திரபோஸ் வருவதாக இருந்தால் தான் ஏற்றுக் கொள்வதாகவும் பதவி துறந்ததை பாராட்டியும் சீ ஆர் தாஸும் மறு கடிதம் அனுப்பினார் இந்த காலகட்டத்தில தென்னாப்பிரியாவிலிருந்து இந்தியா திரும்பியிருந்த மகாத்மா காந்தி